லீப்ரே ஆஃபிஸ் ரைட்டர் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு
ரைட்டர் க்கு ஒரு அறிமுகத்தை பார்க்கலாம் பலவித டூல் பார்ஸ் புதிய ஒரு டாக்குமென்ட் ஐயும் பழைய டாக்குமென்ட் ஐயும் திறப்பது டாக்குமென்ட் ஐ சேமிப்பது டாக்குமென்ட் ஐ மூடுவது ஆகியன
லீப்ரே ஆஃபிஸ் சூட் இல் உள்ள வோர்ட் processorதான் லீப்ரே ஆஃபிஸ் ரைட்டர்
இது மைக்ரோசாப்ட் ஆஃபிஸ் சூட் இல் மைக்ரோசாப்ட் வேர்ட் க்கு சமம்
இது ஒரு இலவச திறந்த மூல மென்பொருள்
இதை பகிர மாற்ற விநியோகம் செய்ய தடை ஏதுமில்லை
லைசென்ஸ் கட்டணம் இல்லாமல் இதை பகிர்ந்து கொள்ளலாம்
லீப்ரே ஆஃபிஸ் சூட் ஐ பயன்படுத்த துவங்க மைக்ரோசாப்ட் விண்டோஸ் 2000 எம்எஸ் விண்டோஸ் எக்ஸ்பி அல்லது எம்எஸ் விண்டோஸ் 7 ஆகியவற்றையோ அல்லது gnuலினக்ஸ் சையோ
ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆக பயன்படுத்தலாம்
இங்கு gnuலினக்ஸ் நம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்
லீப்ரே ஆஃபிஸ் சூட் பதிப்பு 334
லீப்ரே ஆஃபிஸ் சூட் நிறுவப்படாவிட்டால் ரைட்டர் ஐ சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூலம் நிறுவிக்கொள்ளலாம்
சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் குறித்த மேல் தகவல்களுக்கு லினக்ஸ் டுடோரியல்களை பாருங்கள்
பின் இந்த வலைத்தளத்தில் சொன்ன படி தரவிறக்கிக்கொள்ளுங்கள்
விரிவான குறிப்புகள் லீப்ரே ஆஃபிஸ் சூட் இன் முதல் டுடோரியலில் இருக்கிறது
ரைட்டர் ஐ நிறுவும் போது காம்ப்ளீட் ஆப்ஷன் ஐ மறவாதீர்கள்
லீப்ரே ஆஃபிஸ் சூட் ஐ ஏற்கெனெவே நிறுவி இருந்தால் லீப்ரே ஆஃபிஸ் ரைட்டர் ஐ கண்டுபிடிக்க திரையின் இடது மேல் மூலையில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் மீது சொடுக்கவும்
பின் முறையே ஆஃபிஸ் லீப்ரே ஆஃபிஸ் ஆப்ஷன் களில் சொடுக்கவும்
திறக்கும் புதிய டயலாக் பாக்ஸ் ல் லீப்ரே ஆஃபிஸ் மென்பொருட்கள் இருக்கும்
லீப்ரே ஆஃபிஸ் ரைட்டர் ஐ அணுக டெக்ஸ்ட் டாக்குமென்ட் ஆப்ஷன் இல் சொடுக்கவும்
இதுவே அதன் வோர்ட் புரோசெசர்
மெயின் ரைட்டர் விண்டோ வில் இது ஒரு காலி டாக்குமென்ட் ஐ திறக்கும்
ரைட்டர் ஆப்ஷன் இல் பல டூல் barகள் உள்ளன
அவை டைட்டில் பார் மேனு பார் ஸ்டாண்டார்ட் டூல் பார் பார்மேட்டிங் பார் மற்றும் ஸ்டேட்டஸ் பார்
இவற்றில் சாதாரணமாக நாம் அடிக்கடி பயன்படுத்தும் ஆப்ஷன் கள் உள்ளன
இவை குறித்து மேல் வரும் டுடோரியல்கள் கற்பிக்கும்
புதிய டாக்குமென்ட் ஒன்றை ரைட்டர் திறப்பதுடன் ஆரம்பிக்கலாம்
ஸ்டாண்டார்ட் டூல் பார் இல் நியூ சின்னத்தை சொடுக்கி புதிய டாக்குமென்ட் ஐ திறக்கலாம்
அல்லது மேனு பார் இல் பைல் ஆப்ஷன் பின் நியூ தேர்வு கடைசியாக டெக்ஸ்ட் டாக்குமென்ட் ஆப்ஷன் ஐ சொடுக்குவதன் மூலம்
புதிய ரைட்டர் ஆப்ஷன் இரண்டு விதத்திலும் தோன்றுகிறது
இப்போது ஏதேனும் டெக்ஸ்ட் யை எடிட்டர் ஏரியா ல் இடலாம்
ரெச்யூம் என டைப் செய்வோம்
டாக்குமென்ட் ஐ எழுதி அதை பின்னே பயன்படுத்த சேமிக்க வேண்டும்
சேமிக்க மேனு பார் இல் பைல் பின் சேவ் ஏஎஸ் தேர்வில் சொடுக்கவும்
திரையில் ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கும்
அதில் நேம் பீல்ட் இல் பைலின் பெயரை உள்ளிட வேண்டும்
ரெச்யூம் என பெயர் இடலாம்
நேம் பீல்ட் இன் கீழ் சேவ் இன் போல்டர் என்று இருக்கிறது
இந்த பீல்ட் இல் பைலை சேமிக்க வேண்டிய போல்டர் இன் பெயரை தர வேண்டும்
சேவ் இன் போல்டர் இல் கீழ் அம்பை தட்டி டெஸ்க்டாப் ஐ தேர்வு செய்க
மெனுவில் பைலை சேமிக்கக்கூடிய போல்டர் களின் பட்டியலை காணலாம்
டெஸ்க்டாப் ஆப்ஷன் இல் சொடுக்கலாம்
பைல் டெஸ்க்டாப் இல் சேமிக்கப்படும்
ப்ரோவ்ஸ் போர் ஒத்தேர் போல்டர்ஸ் என்பதன் மீதும் சொடுக்கலாம்
பின் டாக்குமென்ட் ஐ சேமிக்க விருப்பமான போல்டர் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
டயலாக் boxயில் பைல் டைப் ஆப்ஷன் மீது சொடுக்கவும்
பைல் ஐ சேமிக்க பைல் வகை ஆப்ஷன் கள் அல்லது பைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆகியவற்றின் பட்டியலை காட்டும்
லீப்ரே ஆஃபிஸ் ரைட்டர் இல் டிஃபால்ட்
ஒடிஎஃப் டெக்ஸ்ட் டாக்குமென்ட் இதன் எக்ஸ்டென்ஷன் டாட் ஒட்ட்
ஒட்ட் என்பது ஒப்பன் டாக்குமென்ட் பார்மேட் வகையை சார்ந்தது
ஒடிஎஃப் உலகளாவிய வோர்ட் டாக்குமென்ட் களுக்கு ஸ்டாண்டார்ட் வகையாகும்
மின்னாளுமைக்கு திறந்த ஸ்டாண்டார்ட் ஆக இந்திய அரசாலும் அங்கீகரிக்கப்பட்டது
லீப்ரே ஆஃபிஸ் ரைட்டர் இல் திறக்கக்கூடிய டாட் ஒட்ட் டெக்ஸ்ட் டாக்குமென்ட் களாக சேமிப்பதுடன் பைல் ஐ எம்எஸ் ஆஃபிஸ் வோர்ட் இல் திறக்கக்கூடிய டாட் டாக் மற்றும் டாட் டாக்ஸ் பார்மேட் இலும் சேமிக்கலாம்
பல மென்பொருட்களால் திறக்கக்கூடிய பிரபல வகையின் எக்ஸ்டென்ஷன் டாட் ஆர்டிஎஃப் இது ரிச் டெக்ஸ்ட் பார்மேட்
இப்போது ஒடிஎஃப் டெக்ஸ்ட் டாக்குமென்ட் ஆப்ஷன் இல் சொடுக்கவும்
இப்போது ஒடிஎஃப் டெக்ஸ்ட் டாக்குமென்ட் வகை அடைப்புக்குள் டாட் ஒட்ட் என பைல் டைப் ஆப்ஷன் க்கு அடுத்து காணப்படுகிறது
சேவ் மீது சொடுக்கவும்
இது உங்களை பைல் பெயர் தேர்ந்தெடுத்த extensionஉடன் டைட்டில் பார் இல் காணும்படி ரைட்டர் சாளரத்துக்கு இட்டுச்செல்லும்
இப்போது ரைட்டர் விண்டோ வில் டெக்ஸ்ட் டாக்குமென்ட் ஒன்று எழுத தயார்
மேலே சொன்ன பார்மேட் களுடன் ரைட்டர் ஆவணங்களை டாட் எச்டிஎம்எல் பார்மேட் இலும் சேமிக்கலாம்
இது வலைப்பக்க ஒழுங்கு
இது முன் சொன்ன வழியிலேயே செய்யப்படுகிறது
மெனுபர் இல் பைல் ஆப்ஷன் இல் சொடுக்கி சேவ் ஏஎஸ் தேர்விலும் சொடுக்கவும்
பைல் டைப் ஆப்ஷன் இல் சொடுக்கி எச்டிஎம்எல் டாக்குமென்ட் - அடைப்புக்குள் ஒப்பனாஃபிஸ் டாட் ஆர்க் ரைட்டர் தேர்விலும் சொடுக்கவும்
இந்த ஆப்ஷன் டாக்குமென்ட் க்கு டாட் எச்டிஎம்எல் பின்னொட்டை தருகிறது
சேவ் மீது சொடுக்கவும்
டயலாக் boxயில் ஆஸ்க் வென் நோட் சேவிங் இன் ஒடிஎஃப் பார்மேட் ஆப்ஷன் இல் குறியிடவும்
கடைசியாக கீப் கரண்ட் பார்மேட் ஆப்ஷன் இல் சொடுக்கவும்
டாட் எச்டிஎம்எல் எக்ஸ்டென்ஷன் உடன் டாக்குமென்ட் சேமிக்கப்படுகிறது
டாக்குமென்ட் ஐ பிடிஎஃப் பார்மேட் க்கு ஏற்றுமதியும் செய்யலாம்
இதற்கு ஸ்டாண்டார்ட் டூல் பார் இல் எக்ஸ்போர்ட் டைரக்ட்லி ஏஎஸ் பிடிஎஃப் ஆப்ஷன் இல் சொடுக்கவும்
முன் போல சேமிக்க வேண்டிய இடத்தை தேர்வு செய்க
மாறாக இதையே மேனு பார் இல் பைல் தேர்விலும் பின் எக்ஸ்போர்ட் ஏஎஸ் பிடிஎஃப் தேர்விலும் சொடுக்கியும் செய்யலாம்
தோன்றும் டயலாக் boxயில் எக்ஸ்போர்ட் மீது சொடுக்கி பின் சேவ் பட்டன் இல் சொடுக்கவும்
ஒரு பிடிஎஃப் பைல் உருவாக்கப்படும்
டாக்குமென்ட் ஐ பைல் பின் குளோஸ் மீது சொடுக்கி மூடலாம்
அடுத்து லீப்ரே ஆஃபிஸ் ரைட்டர் இல் இருப்பில் உள்ள ஒரு டாக்குமென்ட் ஐ திறப்பதை பார்க்கலாம்
டாக்குமென்ட் resumeஒட்ட் ஐ திறக்கலாம்
இருப்பில் உள்ள ஒரு டாக்குமென்ட் ஐ திறக்க மேலே மெனுபர் இல் பைல் பின் ஒப்பன் ஐ சொடுக்கவும்
திரையில் டயலாக் பாக்ஸ் ஐ காணலாம்
இங்கே டாக்குமென்ட் ஐ சேமித்த போல்டர் ஐ கண்டு பிடிக்க வேண்டும்
பின் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன் மேல் இடது மூலையில் உள்ள பென்சில் பட்டன் ஐ சொடுக்கவும்
அங்கே டைப் ஆ பைல் நேம் என இருக்கிறது
இது லொகேஷன் பார் பீல்ட் ஐ திறக்கும்
நமக்கு வேண்டிய பைலின் பெயரை உள்ளிடவும்
ஆகவே நாம் ரெச்யூம் என உள்ளிடுகிறோம்
தோன்றும் பட்டியலில் ரெச்யூம் டாட் ஒட்ட் என்பதை தேர்க
இப்போது ஒப்பன் ஐ சொடுக்கவும்
resumeஒட்ட் பைல் திறக்கிறது
இருப்பில் உள்ள ஒரு டாக்குமென்ட் ஐ திறக்க மேலே டூல்பார் இல் ஒப்பன் சின்னத்தை சொடுக்கி முன் சொன்ன வழியிலேயே திறக்கலாம்
மைக்ரோசாப்ட் வோர்ட் பயன்படுத்தும் டாட் டாக் டாட் டாக்ஸ் extensionஉள்ள பைல்களையும் ரைட்டர் ஆல் திறக்கலாம்
அடுத்து பைல் ஐ மாற்றி பின் அதே பெயரில் சேமிப்பதை பார்க்கலாம் ரெச்யூம் என்ற டெக்ஸ்ட் யை அதன் மீது இடது சொடுக்கியால் இழுப்பதன் மூலம் தேர்ந்தெடுங்கள்
இது டெக்ஸ்ட் ஐ தேர்ந்தெடுத்து முன்னிலை படுத்தும்
இப்போது இடது சொடுக்கி பட்டனை விடவும்
டெக்ஸ்ட் இப்போதும் முன்னிலை படுத்தப்பட்டு இருக்க வேண்டும்
இப்போது ஸ்டாண்டார்ட் டூல்பார் இல் போல்ட் சின்னத்தில் சொடுக்கவும்
டெக்ஸ்ட் தடிமனாக ஆகிவிடும்
இந்த டெக்ஸ்ட் யை பக்கத்தின் நடுவில் ஒழுங்கு செய்ய டூல்பார் இல் சென்டர்ட் சின்னத்தில் சொடுக்கவும்
டெக்ஸ்ட் பக்கத்தின் நடுவில் ஒழுங்கு செய்யப்பட்டது
இப்போது டெக்ஸ்ட் இன் எழுத்து அளவை கூட்டலாம்
டூல்பார் இல் பான்ட் சைஸ் கீழ் அம்பு விசையை சொடுக்கலாம்
கீழிறங்கும் மேனு வில் நாம் 14 மீது சொடுக்கலாம்
ஆகவே பான்ட் இன் அளவு 14 ஆகிறது
பான்ட் நேம் பீல்ட் இல் கீழ் அம்பை சொடுக்கி உண்டோட்டும் ஐ பான்ட் பெயராக தேர்ந்தெடுக்கவும்
டூல்பார் இல் சேவ் சின்னத்தை சொடுக்கவும்
மாற்றங்களை செய்தாலும் அதே பெயரில் பைல் சேமிக்கப்படுவதை காணலாம்
டாக்குமென்ட் ஐ சேமித்த பின் அதை மூட விரும்பினால் மேனு பார் இல் பைல் பின் குளோஸ் இல் சொடுக்கவும்
இது பைல் ஐ மூடும்
இத்துடன் லீப்ரே ஆஃபிஸ் ரைட்டர் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
நாம் கற்றது ரைட்டர் க்கு அறிமுகம்
ரைட்டர் இல் பலவித டூல்பார்ஸ் புதிய டாக்குமென்ட் ஐ திறத்தல் இருப்பில் உள்ள டாக்குமென்ட் ஐ திறத்தல் டாக்குமென்ட் ஐ சேமித்தல் டாக்குமென்ட் ஐ மூடுதல்
முழுமையான பயிற்சி புதிய டாக்குமென்ட் ஐ ரைட்டர் இல் திறத்தல் practiceஒட்ட் என்ற பெயரில் டாக்குமென்ட் ஐ சேமித்தல் திஸ் இஸ் மை பிர்ஸ்ட் அசைன்மென்ட் என டெக்ஸ்ட் எழுதுதல் பைல் ஐ சேமித்தல் டெக்ஸ்ட் ஐ அடிக்கோடு இடுதல் பான்ட் அளவை 16 என அதிகரித்தல்
பைல் ஐ மூடுதல்
கீழ் வரும் தொடுப்பில் விடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும்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
மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்